பெர்ல் ல் ஐஎஃப் மற்றும் if எல்சே கண்டிஷனல் statementகள் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்க போவது பெர்ல் ல் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் மற்றும் if எல்சே ஸ்டேட்மெண்ட் நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204 இயங்கு தளம் மற்றும் பெர்ல் 5142 கெடிட் டெக்ஸ்ட் எடிட்டர் ஐயும் பயன்படுத்துகிறேன்
உங்களுக்கு விருப்பமான எந்த டெக்ஸ்ட் editorஐயும் பயன்படுத்தலாம்
பெர்ல் ல் Variableகள் மற்றும் Commentகள் குறித்த அடிப்படை அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும் பெர்ல் ல் போர் போரிச் வைல் மற்றும் do வைல் loopகள் குறித்த அறிவும் இருக்க வேண்டும்
அதற்கான ஸ்போகன் டுடோரியல்களை ஸ்போகன் டுடோரியல் தளத்தில் காணவும்
பெர்ல் பின்வரும் கண்டிஷனல் statementகளை தருகிறது ஐஎஃப் if எல்சே if elsif எல்சே மற்றும் ஸ்விட்ச் இந்த டுடோரியலில் ஐஎஃப் மற்றும் if எல்சே statementகள் குறித்து காண்போம் குறிப்பிட்ட கண்டிஷன் பூர்த்தியடைந்த போது மட்டுமே கோடு ன் ஒரு பகுதியை இயக்க பெர்ல் ல் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் பயன்படுகிறது ஐஎஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ன் சின்டாக்ஸ் ஐஎஃப் ஸ்பேஸ் அடைப்புகளில் கண்டிஷன் ஒப்பன் கர்லி பிராக்கெட் எண்டர் கண்டிஷன் உண்மையாக இருக்கும்போது இயக்கப்பட
கோடு ன் பகுதி செமிகோலன் எண்டர் குளோஸ் கர்லி பிராக்கெட் கண்டிஷன் உண்மையாக இருக்கும்போது மட்டுமே ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் னுள் இருக்கும் கோடு இயக்கப்படும்
இப்போது ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் க்கான உதாரணத்தைக் காணலாம
டெர்மினலைத் திறந்து டைப் செய்க கெடிட் கண்டிஷனல்பிளாக்ஸ் டாட் பிஎல் ஸ்பேஸ் எண்டரை அழுத்துக இது கெடிட் ல் conditionalblocksபிஎல் பைல் ஐ திறக்கும்
திரையில் காட்டப்படும் கோடு ன் பகுதியை டைப் செய்க
இங்கே வேரியபிள் கவுண்ட் ன் மதிப்பை சோதிக்கும் ஐஎஃப் க்கான ஒரு கண்டிஷன் ஐ குறிப்பிட்டுள்ளோம்
எக்குவல் டோ எக்குவல் டோ குறியை இங்கே கவனிக்கவும்
இது கம்பரிசன் ஆப்பரேட்டர்
கண்டிஷன் count எக்குவல் டோ எக்குவல் டோ 5 வேரியபிள் கவுண்ட் ன் மதிப்பை சோதிக்கிறது
அது 5 க்கு சமமாகும்போது ஐஎஃப் தொகுதியினுள் உள்ள கோடு இயக்கப்படும்
இப்போது பைல் ஐ சேமிக்க ctrls ஐ அழுத்துக
பின் டெர்மினலுக்கு வரவும்
நீங்கள் பைல் ஐ சேமித்த டைரக்டரி ல் தான் உள்ளீர்களா என்பதை உறுதிசெய்யவும்
கம்பைலேஷன் அல்லது சின்டாக்ஸ் பிழை ஏதும் உள்ளதா என சோதிக்க பின்வருவதை டைப் செய்க பெர்ல் ஹைபன் சி கண்டிஷனல்பிளாக்ஸ் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக பின்வரும் வரி டெர்மினல் விண்டோவில் காட்டப்படும் conditionalblocksபிஎல் சின்டாக்ஸ் ஒக் கம்பைலேஷன் அல்லது சின்டாக்ஸ் பிழை ஏதும் இல்லை என்பதால் பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ இயக்குவோம் டைப் செய்க பெர்ல் கண்டிஷனல்பிளாக்ஸ் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக பின்வரும் வெளியீடு டெர்மினலில் காட்டப்படும்
இ ஏஎம் இன்சைடு ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் கெடிட் க்கு வருவோம் மாறாக மேலே உள்ள ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ பின்வருமாறும் எழுதலாம் பிரின்ட் ஸ்பேஸ் இரட்டை மேற்கோள்களில் இ ஏஎம் இன்சைடு ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஸ்லாஷ் ந் ஸ்பேஸ் ஐஎஃப் அடைப்புகளில் டாலர் கவுண்ட் ஸ்பேஸ் எக்குவல் டோ எக்குவல் டோ ஸ்பேஸ் 5 செமிகோலன்
இப்போது if எல்சே ஸ்டேட்மெண்ட் பற்றி காண்போம்
பயனர் பின்வருமாறு இயக்க இந்த ஸ்டேட்மெண்ட் பயன்படுகிறது கண்டிஷன் உண்மையாக இருக்கும்போது கோடு ன் ஒருபகுதியும் கண்டிஷன் பொய்யாக இருக்கும்போது கோடு ன் மற்றொரு பகுதியும்
if எல்சே கண்டிஷன் க்கான சின்டாக்ஸ் பின்வருமாறு ஐஎஃப் ஸ்பேஸ் அடைப்புகளில் கண்டிஷன் ஸ்பேஸ் ஒப்பன் கர்லி பிராக்கெட் எண்டரை அழுத்துக
ஐஎஃப் கண்டிஷன் உண்மையாக இருக்கும்போது இயக்கப்பட கோடு ன் பகுதி செமிகோலன் எண்டரை அழுத்துக குளோஸ் கர்லி பிராக்கெட் ஸ்பேஸ் எல்சே ஸ்பேஸ் ஒப்பன் கர்லி பிராக்கெட் எண்டரை அழுத்துக ஐஎஃப் கண்டிஷன் பொய்யாக இருக்கும்போது இயக்கப்பட கோடு ன் மற்றொரு பகுதி செமிகோலன் எண்டரை அழுத்துக குளோஸ் கர்லி பிராக்கெட் இப்போது மீண்டும் கெடிட் ல் நாம் ஏற்கனவே உருவாக்கிய conditionalblocksபிஎல் பைல் க்கு செல்க
கவுண்ட் வேரியபிள் க்கு 4 ஐ அசைன் செய்து பின் ஐஎஃப் தொகுதியின் முடிவில் டைப் செய்க ஸ்பேஸ் எல்சே ஸ்பேஸ் ஒப்பன் கர்லி பிராக்கெட் எண்டரை அழுத்துக பிரின்ட் ஸ்பேஸ் இரட்டை மேற்கோள்களில் இ ஏஎம் இன்சைடு எல்சே ஸ்டேட்மெண்ட் ஸ்லாஷ் ந் செமிகோலன் எண்டர் குளோஸ் கர்லி பிராக்கெட்
இங்கே 4 வேரியபிள் count க்கு அசைன் செய்யப்படுகிறது கவுண்ட் வேரியபிள் ன் மதிப்பு
5 க்கு பொருந்தவில்லை என்பதால் ஐஎஃப் தொகுதியினுள் உள்ள கோடு இயக்கப்பட மாட்டாது பதிலாக எல்சே தொகுதியினுள் உள்ள கோடு இயக்கப்படும்
இப்போது பைல் ஐ சேமிக்க CtrlS ஐ அழுத்துக
இப்போது டெர்மினலுக்கு வரவும்
கம்பைலேஷன் அல்லது சின்டாக்ஸ் பிழை ஏதேனும் உள்ளதா என சோதிக்க டைப் செய்க பெர்ல் ஹைபன் சி கண்டிஷனல்பிளாக்ஸ் டாட் பிஎல் இப்போது எண்டரை அழுத்துக பின்வரும் வரி டெர்மினலில் காட்டப்படும் conditionalblocksபிஎல் சின்டாக்ஸ் ஒக் கம்பைலேஷன் அல்லது சின்டாக்ஸ் பிழை ஏதும் இல்லை என்பதால் இப்போது பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ இயக்குவோம்
டைப் செய்க பெர்ல் கண்டிஷனல்பிளாக்ஸ் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக பின்வரும் வெளியீடு டெர்மினலில் காட்டப்படும்
இ ஏஎம் இன்சைடு எல்சே ஸ்டேட்மெண்ட் சுருங்கசொல்ல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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்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
இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும் ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் ஸ்லாஷ் நிமைக்ட் ஹைபன் இன்ட்ரோ இந்த பெர்ல் டுடோரியல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம்